தாவரவியல் பூங்காவை முன்பதிவு செய்வது எப்படி?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

இந்திய தாவரவியல் பூங்கா தூய ஆச்சாரியா ஜெகதீஷ் சந்திரபோஸ் இந்திய தாவரவியல் பூங்கா முன்பு ராகுல் தாவரவியல் பூங்கா இந்தியாவின் மேற்கு வங்காளத்தில் உள்ள ஹௌராவில் ஹௌரா அமைந்துள்ள தாவரவியல் பூங்கா ஆர்கிக்கள் மூங்கில் பனை மற்றும் திருகு பயன்கள் பெண்டன்கள் ஆகியவற்றின் பெரிய சேகரிப்புக்கு பிரபலமான தாவரவியல் பூங்காவில் நீங்கள் என்ன நடவடிக்கைகள் செய்யலாம்? தாவரவியல் பூங்காக்கள் தாவர வாழ்க்கையை பல வடிவங்களில் காட்சிப்படுத்தபடுகின்ற~ காட்சிப்படுத்துகின்றன ஆனால் பல தோட்டங்கள் கச்சேரிகள், உணவகங்கள் மற்றும் வகுப்புகள் கூட வழங்குகின்றன ஒரு தாவரவியல் பூங்கா செயல்பாடுகள் பெரும்பாலும் வானிலையால் கட்டளை படுகின்றன இருப்பினும் ஒவ்வொரு பருவமும் வித்தியாசமான ஒன்றை வழங்குகிறது தாவரங்கள் வசந்த மற்றும் கோடை வளரும் பருவங்களுள் உச்சத்திலிருக்கும் தாவரவியல் பூங்காவில் எது அனுமதிக்கப்படவில்லை? தோட்டத்தில் பின் வருபவைகளுக்கு அனுமதி இல்லை பந்துகள் மட்டைகள் bike குகள் காத்தாடிகள்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 தாவரவியல் பூங்காவில் விதிகள் என்ன?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 தோட்ட படுக்கைகளில் நடக்க வேண்டாம் வன விலங்குகளுக்கு உணவு அளிக்கவோ கையாளவோ கூடாது ஏன் இது தாவரவியல் பூங்கா என்று அழைக்கப்படுகிறது? தாவரவியல் பூங்காக்கள் தாவரவியல் பூங்கா என்றும் அழைக்கப்படுகிறன அவை தாவரங்களின் குழுக்களுக்கு இடையேயான உறவுகளை விளக்குவதற்காக வடிவமைக்கப்பட்ட உயிருள்ள தாவரங்களின் தொகுப்பாகும் ஆனால் நந்தன்கன் உயிரியல் பூங்காவில் வெளியுணவு அனுமதிக்கப்படுகிறதா? விலங்கியல் பூங்காவில் அனு மாற்றியமைக்கப்பட்ட வாகனங்கள் தீயணைப்பு சாதனங்கள் ஆயுதங்கள் மற்றும் வெடி மருந்துகள் உணவுப் பொருட்கள் பாலித்தீன் மற்றும் பொருட்கள் தவிர வேறு எந்த வாகனங்களும் உள்ளே அனுமதிக்கப்படாது நந்தன்கன் உயிரியல் பூங்காவில் தொலைபேசிகளை பயன்படுத்த அனுமதிக்கப்படுகிறதா? still camera வுக்கு ரூபாய் நூறு video camera வுக்கு ரூபாய் ஐநூறு mobile phone கள் camera க்களுடன் இலவச நுழைவு அனுமதிக்கப்படுகிறது நந்தன்கன் உயிரியல் பூங்காவிற்கு எவ்வளவு நேரம் செல்ல வேண்டும்? நந்தன்கன் விளங்கியல் பூங்கா இந்தியாவின் ஒரிசா மாநிலம் புவனேஸ்வரில் அமைந்துள்ளது அதன் வளாகம் மொத்தம் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஏக்கர் பரப்பளவில் நந்தன்கன் தாவரவியல் பூங்காவுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது புவனேஸ்வர் உயிரியல் பூங்காவில் நந்தன்கன்

Hello Hello சொல்லுங்க sir நான் கரூர் வைஸ்யா பேங்க்ல இருந்து பேசுறேன். அப்படியா Sir உங்க Account number சொல்லுங்க? Six three eight four,

Six two Nine two seven கொஞ்சம் Wait பண்ணுங்க Sir நான் Check பண்ணி சொல்றேன்.

ஆ ஆமா Sir ஒரு Two hours க்கு முன்னாடி உங்களுக்கு Amount வந்துட்டு நீங்க Hotstar ல Recharge பண்ணிருக்கீங்க Sir, ஆ இப்ப பாத்தீங்கன்னா Main balance இதுக்கு முன்னாடி Recharge பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு Fourty eight thousand இருந்துச்சு இப்ப நீங்க வந்துட்டு Recharge பண்ணதனால தான் உங்களுக்கு அந்த Missing payment, Miss ஆயிருச்சுன்னு கேட்டீங்கல்ல நீங்க தான் Sir recharge பண்ணிருக்கீங்க. நீங்க One month hotstar க்கு வந்துட்டு Thousand two hundred வந்து Recharge பண்ணிருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு Amount வந்துட்டு Balance உங்களுக்கு காட்டுது. உங்களுக்கு Normal message வந்துருக்கனுமே Normal message check பண்ணீங்களா? Sir

அது உங்க Problem amount லாம் திருப்பி போட்டு விட முடியாது Sir நீங்க தான் Sir recharge பண்ணிருக்கீங்க. Sir நாங்க Recharge பண்ணலை Sir. நீங்க தான் Recharge பண்ணிருக்கீங்க. உங்க Phone ல இருந்து, Sir உங்க Phone நீங்க தான் Sir பொறுப்பு. நீங்க வந்து Google pay phone pay இந்த மாதிரி ஏதாவது Use பண்றீங்களா? Sir? Sir நீங்க எப்ப Recharge பண்ணுவீங்கன்னு நாங்க எப்படி Sir பாத்துட்டு இருக்க முடியும். நீங்க, Sir நாங்க Sir நீங்க தான் Recharge பண்ணிருக்கீங்க. நீங்க வந்துட்டு ஏர்டெல் App எதுவும் Use பண்றீங்களா? Mobile app எதுவும் Use பண்றீங்களா? ஆ நீங்க தான் Hotstar ஏதாவது ஆ Hotstar க்குன்னு Recharge பண்ணிருப்பீங்க பாருங்க ஒரு தடவ போய் Open பண்ணி Check பண்ணி பாருங்க.

Sir நாங்க எடுக்கலை Sir நீங்க தான் Recharge பண்ணிருக்கீங்க. அப்படிலாம் இல்லை Sir உங்க Account வந்துட்டு உங்க Account number எப்படி Sir நாங்க உங்க Account ல இருந்து உங்க Permission இல்லாம நாங்க எப்படி Sir எடுப்போம்?

Sir நாங்க வந்துட்டு இல்லைன்னா நீங்க வந்து நேரா Manager ஐ பாத்து பேசிக்கோங்க Sir, Sir நீங்க Recharge பண்ணிட்டு என்கிட்ட சத்தம் போடறதால எதுவும் ஆகப் போறதில்லை Sir, Sir எங்களுக்கு வந்துட்டு அதான் Sir last transaction அப்படி தான் Sir காட்டுது நீங்க வந்து Hotstar ல, சா அப்படி எப்படி Sir பண்ண முடியும் நீங்க தான Sir recharge ப, No sir no sir எங்க Side ல Bank ல இருந்து பாத்தீங்கன்னா இப்ப நாங்க Card use பண்றதுக்கு அதுக்கு மட்டும் தான் நாங்க வந்துட்டு, ஆ Six month one time வந்துட்டு நாங்க உங்க Account ல இருந்து காசு எடுப்போம். மீதி எதுக்குமே வந்துட்டு Three hundred எடுப்போம். மீதி எதுக்குமே வந்துட்டு Bank side ல இருந்து உங்க Account ல நாங்க எதுக்குமே எடுக்க மாட்டோம்.

Issue னால உங்களுக்கு வந்துட்டு அது Transaction ஆகாம Transaction fail ன்னு வந்துருக்கலாம். அந்த மாதிரி நடக்கும் Sir,

Sir நாங்க எடுக்கலை Sir நீங்க உங்க உங்களோட Situation எங்களுக்கு புரியுது நாங்க எடுக்கலை Sir நீங்க தான் வந்துட்டு No sir நான் நான் எப்படி Sir உங்களுக்கு கொண்டு நீங்க உங்க Side ல இருந்து உங்க Family, Sir உங்க Family ட்ட முதல்ல Check பண்ணுங்க Sir phone வேற யார்ட்டாவது கொடுத்து ஏதாவது Recharge பண்ணிருக்காங்களான்னு பாக்க சொல்லுங்க Sir. இல்லைன்னா நீங்களே மறுபடியும் ஒருதடவ Check பண்ணுங்க.

Sir bank side ல இருந்து எப்படி Sir நீங்க நீங்க Sir நீங்க Rechange பண்ணதை நாங்க எப்படி Sir cancel பண்ண,

Sir நீங்க வந்து அப்படி எல்லாம் யோசிக்காதீங்க Sir. Sir நீங்க உங்க Phone ல இருந்து நீங்க Recharge பண்ணிருக்கீங்க Bank ல இருந்து எப்படி Sir உங்க Cancel பண்ண? Sir நீங்க வந்து உங்களுக்கு புரியுதா இல்லையா? Sir நீங்க வந்துட்டு,

Sir அப்படிலாம் இங்க வந்து பண்ண முடியாது Sir.

அப்படி எல்லாம் இங்க வந்து பண்ண முடியாது Sir. நீங்க வந்து உங்க Friends கிட்ட உங்க Friends கிட்ட யார்கிட்டயாவது Amount கேளுங்க ஆ, Sir amount வந்து நீங்க தான் Sir recharge பண்ணிருக்கீங்க. இப்ப Miss ஆகுதுன்னு Missing statement என்ட Call பண்ணி கேட்குறீங்க என்ன Reason ன்னு நான் சொல்லிட்டேன் Sir அதான் Sir என்னால முடியும்.

Amount வந்துட்டு Fourty eight thousand இருக்கு. அதுல Thousand two hundred மட்டும் இப்ப Last ஆ நீங்க Hotstar வந்து Hotstar க்கு Recharge பண்ணிருக்க அதான் வந்து காட்டுது. நீங்க கேட்டீங்க நான், Sir thousand two hundred தான Sir உங்க Friends கிட்ட யார்கிட்டயாவது வாங்கி கொடுங்க Sir,

Sir உங்கமேல தப்பு Sir எங்கமேல தப்பு இல்ல Sir,

ஆ அங்க பக்கத்துல ஒரு Branch இருக்கு Sir நீங்க அங்க வந்து நீங்க Phone எடுத்துட்டே வாங்க நாங்க என்னன்னு பாக்குறோம், அங்க வந்துட்டு என்னோட என்னோட Agent ன்னு ஒருத்தர் இருக்காரு. அந்த Bank manager,

அந்த Branch manager ஐ உங்களை வந்து பாக்க சொல்லுறேன் Sir நீங்க Phone எடுத்துட்டு வாங்க நீங்க உங்க Phone ல இருந்து Recharge பண்ணிருக்கீங்களா? இல்லையான்னு நாங்க Confirm பண்ணிட்டு சொல்றோம். நீங்க Phone எடுத்துட்டு நேர்ல வாங்க Sir பாத்துக்கலாம்.

நீங்க Phone எடுத்துட்டு வாங்க Sir உங்க Phone ல நீங்க Recharge பண்ணிருக்கீங்களா? இல்லையான்னு தெரிஞ்சிடும் நான் என் Manager ட்ட சொல்லி அந்த Manager தான், சேரி Sir வாங்க Sir பாத்துக்கலாம் வாங்க, Okay sir இப்ப இப்ப நீங்க Recharge வந்து Hotstar ல பண்ணிருக்கீங்கன்னு தான் காட்டுது. இப்ப நீங்க பண்ணவே இல்லைன்னு சொல்றீங்க. நீங்க பண்ண நீங்க பண்ணவே இல்லை. Sir நீ நீங்க பண்ணலை Sir உங்க வீட்டுல யார்ட்டயாவது கேட்டீங்களா? என் Phone ஐ யார் எடுத்தீங்க யாராவது Use பண்ணீங்களான்னு மட்டும் கேட்டீங்களா? அப்ப தெரியாம எதும் Recharge பண்ணிருக்க போறாங்க Sir,

திருப்பி எப்படி Sir recharge பண்ண, அதை Hotstar ல தான் Sir கேட்கணும். எங்ககிட்ட கேட்டா நாங்க என்ன Sir பண்ணுவோம்? நீங்க உங்க Phone ல இருந்து பண்ணீங்கல்ல Sir அதுலேயே இருக்கும். நீங்க அவர்ட்ட Contact பண்ணி பாருங்க. நன்றி அந்த Customer, அந்த Customer service number இருக்கும் Sir அந்த Number க்கு Call பண்ணுங்க.

சரி Okay sir வாங்க பாத்துக்கலாம். Thank you Thank you sir, hello மக்களே வாங்க நம்ம இன்னைக்கு பத்தின news களை வந்து அஹ் நம்ம கொஞ்சம் விரிவா விரிவா வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம் இப்ப வந்து இப்ப வந்து first வந்து நம்ம என்ன news அ வந்து பார்க்கப் போறோம் அப்டினு வந்து பார்த்தீங்கன்னா first வந்து நம்ம விளையாட்டா இருக்கிறதுனால விளையாட்டு செய்திகள்ல இருந்தே இன்னைக்கு ஆரம்பிக்கலாம் ஆஹ் first இந்த மகளிர் T twenty உலக கோப்பையை வென்றது ஆஸ்திரேலியா அணி okay வா இந்த news அ வந்து இந்த TTWENTYnews அ வந்து கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க அதுல வந்து இந்த ஆஸ்திரேலியா அதாவது அஹ் பெண்கள் அதாவது மகளிர் T twenty இந்த உலக கோப்பையை வந்து இந்த ஆஸ்திரேலியா அணியை வந்து win பண்ணியிருக்காங்க இந்த ஆஸ்திரேலியா அணி வந்து இதன் மூலமா அவங்க வந்து இந்த cricket ல வந்து ரொம்ப வலுவான அணி அப்படின்னு வந்து நமக்கு வந்து சொல்லாத மூலமா வந்து சொல்லி காட்டியிருக்காங்க நம்ம இந்திய அணியோட

மற்ற நா~மற்ற நாட்டு அணிகளுக்கும் வந்து ஆஹ் முக்கிய செய்தியா வந்து இந்த வந்து நமக்கு சொல்லி இருக்காங்க so அஹ் next வந்து நம்ம ஆஹ் என்ன செய்தி வந்து பார்க்கலாம் அப்படின்னா இன்னொரு விளையாட்டு செய்தி வந்து கண்டிப்பா பார்ப்போம் ஆஹ் என்னன்னு பாத்தீங்கன்னா தோனி குறித்து ஒரு சுவாரசியங்களான பகிரும் ஆஹ் விராட் கோலி அதாவது ஆஹ் தோனிய பத்தி இந்த விராட் கோலி வந்து என்~ என்ன வந்து சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா இந்த T twenty IPL அ வந்து கண்டிப்பா இது வந்து உங்கள் அணியை வந்து ரொம்ப

ஒரு நல்ல competition க்கு வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு வந்து இவங்க ரெண்டு பேருமே சொல்லியிருக்காங்க இந்த IPL ல வந்து ஒரு நல்ல ஆஹ் match வந்து நம்ப எதிர்பாக்கலாம் கண்டிப்பா next வந்து இந்த தமிழ்நாட்டுல வந்து ஒரு மூணு மாவட்டங்கள்ல வந்து ஒரு metro லயி~ ரயில் சேவையை வந்து எடுத்துட்டு வ~எடுத்துட்டு ஆஹ் வர்றதா வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து என்னென்ன மாவட்டம் அப்படின்னு வந்து பார்த்தோம்ன்னா ஆஹ் சேலம் திருச்சி திருநெல்வேலி இந்த மூணு மாவட்டத்திலும் வந்து இந்த metro ரயில் சேவை வந்து அமைப்பதற்கு ஆஹ் அமைப்பதற்கு வந்து இந்த தமிழக அரசு வந்து அஹ் நிர்ணயம் வந்து ஆஹ் இந்த ரயில் அஹ் நிர்வாகம் வந்து நிர்ணயம் வந்து செஞ்சிருக்காங்க so நம்ம வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்துல வந்து இந்த சேலம் திருச்சி திருநெல்வேலி இந்த மூணு மாவட்டத்திலேயும் இந்த metro ரயில் சேவையை வந்து நாம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் so நம்ம இப்ப வந்து next வந்து என்ன news அ வந்து பார்க்கப் போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வணிகம் சம்பந்தமான ஆஹ் செய்தியை வந்து நம்ம இப்ப பார்க்க போறோம் அஹ் இப்ப வந்து இந்த வணிக சம்பந்தமான என்ன news வந்து பார்க்க போறோம் அப்படின்னா ஆஹ் ஒரு சவரன் நகையை வந்து அஹ் ஒரு சவரன் நகையோட தங்க நகையோட விலை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபது சவரின் அப்படின்~அப்படின்னு வந்து சொல்றாங்க உச்சத்தில் இருந்து இறங்கிய அஹ் நகைன்னு சொல்றாங்க பார்த்துக்கோங்களேன் அப்போ ஒரு சவரனையே இரண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபது ரூபாய் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து எவ்வளவு இருந்திருக்கும் அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்க ப்பா எவ்வளவு காசு இல்ல ஆஹ் next வந்து நம்ம என்ன news வந்து பார்க்க போறோம் அப்படீன்னு பார்த்தீங்கன்னா

அஹ் easy ஆ கண்டுபிடிக்க பதினேழு அடையாளங்கள் வந்து இருக்கு அப்படீன்னு வந்து ஒரு news ஏ வந்து வெளியிட்டிருக்காங்க பாப்போம் அதுக்கு பின்னாடி வந்து நாம என்ன பதினேழு வழிமுறைகளை வந்து அஹ் இரண்டாயிரம் ரூபாய் note டு நல்ல note ஆ இல்ல கள்ள note ஆ கண்டுபிடிக்க வந்து குடுத்திருக்காங்க அது நாம பாப்போம் போலி ரூபாய் நோட்டு மற்றும் நாணயங்கள் மற்றும் ஆஹ் கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மோடி ஆஹ் தலைமையிலான அரசு பண மதிப்பிழப்பை அறிவித்தனர் இதனால் ஆஹ் உலகத்தில் இருந்த ஐநூறு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் note டுகள் ஆஹ் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டது அதன் பின்னர் புதிய இருநூறு ஐந்நூறு மற்றும் ஆஹ் இரண்டாயிரம் ரூபாய் note டுகள் அறிவிக்கப்பட்டன ஆமாங்க இந்த news கேள்விப்பட்ட உடனே எல்லாருக்கும் ரொம்ப first வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு முக்கியமா சொல்லணும்னா நிறைய po~ politicians க்குதான் வந்து இது வந்து ரொம்ப ஆஹ் ரொம்ப கஷ்டமான முடிவு ஏன்னா சேர்த்து வச்ச காசெல்லாம் போயிருக்கும்ல அப்போ ஆஹ் அவங்க அந்த பழைய காசெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு மாத்தியிருப்பாங்க அதுக்கு மக்கள் தான் ரொம்ப ஆஹ் பாதிப்புக்கு உள்ளானாங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய note அ வந்து exchange பண்ண வேண்டியதா இருந்தது ஆஹ் வாசல்ல வந்துட்டு மணிக்கணக்கா ஒரு பெரிய line ல வந்து அவங்க நின்னுட்டு இருந்தாங்க so இந்த note exchange பண்றதுதானுங்க இருக்கறதுலயே இந்த note மாத்தனதுனால இந்தியால ஒரு பெரிய புரட்சியே ஏற்பட்டுச்சுனு சொல்லிடலான்னு வச்சுக்கோங்களேன் அந்த note மாத்த அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க பாத்துக்கோங்க ஆஹ் next வந்து ஒரு இளைஞருக்கு வந்து நாரை காட்டும் ஆஹ் விசுவாசம் viral ஆகும் video ஒரு இளைஞருக்கு நாரை வந்து help பண்ணியிருக்கு இதுலா ஒரு news ன்னு வந்து போட்ருக்காங்கல்ல இதுலா ஒரு news ஆ சரி நம்ப இப்ப வந்து next வந்து என்ன news பார்ப்போம்

நிறைய படங்கள் வந்து இப்ப வர்ற காலகட்டங்கள்ல ஆஹ் OTT மூலமா வந்து easy யா release பண்ணிட்டு போயிடுறாங்க இப்ப இருக்கிற ஆஹ் முக்காவாசி படங்கள் வந்து அஹ் OTT தளங்கள்லதான் வெளிய வருது அப்படின்னு வந்து சொல்றாங்க

அப்படி நிறைய theatres வந்து அடிபடுறதுனால அந்த ஆஹ் theatre முதலாளிகள் வந்து அவங்களோட வருமானம் வந்து ரொம்ப ஆஹ் இதுவா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க இப்போ இப்போ நம்ம அஜித் ரசிகர்களுக்கு வந்து ஒரு news ஆஹ் இது மட்டும் ஆஹ் நடித்திருந்தால் அஜித் ரகசியம் வருத்தம் அதாவது அஹ் இப்ப வந்து recent ஆ வந்த என்ன படம் அஹ் துணிவு துணிவு படம் அப்புறம் வா~ வாரிசு இது ரெண்டுமே வந்து சொல்லணும் but வந்து இந்த துணிவு வாரிசு இது ரெண்டையும் compare பண்ணா எந்த வந்து பா~ பாரமா போச்சுனா இந்த வாரிசு படம் தாங்க இந்த வாரிசு வந்து ஓரளவு தான் இந்த திரை~ திரையரங்குகள்ல ஓ~ ஓடுனதா வந்து மக்கள் வந்து சொல்றாங்க next வந்து ஆஹ் நம்ம என்ன news வந்து பார்க்க போறோம் அப்படீன்னு வந்து பார்த்தீங்கன்னா அஹ் ரயில~ரயிலை தவறிவிட்டு late அதாவது அமெரிக்கா பெண்ணுக்கு உதவிய இளைஞன் நிகழ்ச்சி பதிவு அதாவது அமெரிக்கால இருந்து வந்த ஒரு அஹ் இளைஞர் அவங்களுக்கு வந்து அஹ் அதாவது அமெரிக்கா பெண்ணு பெண்ணுக்கு வந்து ஒரு இளைஞர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஆஹ் ரயில்ல தவறி அதாவது time க்கு வராம அவங்க வந்து late ஆ வந்திருக்காங்க so அது வந்து help பண்ற மாரி ஒரு video வந்து ஆஹ் வெளிவந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க next வந்து நம்ம education சம்பந்தமான news அ வந்து வந்து கொஞ்சம் பார்ப்போமா ஆஹ் தற்கொலைக்கு எதிரான இலவச ஆலோசனை மையங்கள் ஆஹ் தற்கொலை தடுப்பு மையம் தற்கொலைக்கு த~ தடுப்பு மையம் வந்து நம்ம நூத்தி நாலுக்கு வந்து call பண்ணணும் அப்படின்னு சொல்ற சொல்லி இருக்காங்க பெண்களுக்கான தீர்வு மையம் அதாவது ஆஹ் one not nine one

ஆஹ் இது சம்பந்தமான தற்கொலைக்கு எதிரான இலவசமான ஆலோசனை மையங்களுக்கு வந்து இது வந்து போகும் அவங்க வந்து நமக்கு counselling தருவாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க பாருங்களே இப்ப நம்ம news லயே ஆஹ் ஒரு முக்கியமான நல்ல news அ வந்து நம்ம சொல்லி இருக்கோம் அதாவது ஆஹ் தற்கொலை தடுப்பு மையம் நம்ம one not four க்கு வந்து call பண்ணி நம்ம counselling attend பண்ணாலே போதும்ங்க நமக்கு வந்து அந்த தற்கொலை ஆஹ் தடுக்கறதுக்கு வந்து நமக்கு அந்த mind அ வந்து diversion பண்றதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து helpful ஆ இருப்பாங்க next வந்து இந்த பெண்களுக்கான அஹ் தீர்வு மையம் அது வந்து ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு ஆஹ் இதுக்கு வந்து call பண்ணோம்னா call பண்ணோம்னா அவங்க குடுக்குற counselling counselling மூலமா நமக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்த வந்து ஒரு பெரிய நல்ல வந்து வகுக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இப்போ உங்களுக்கே எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் counselling வந்து கண்டிப்பா attend பண்ணுங்க ஆஹ் அதன் மூலமா நம்ம அஹ் ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல ஆஹ் தீர்வு வந்து நம்மளா நம்ம~ நாமளே எடுக்க வந்து அந்த counselling வந்து நல்லா helpful ஆ இருக்குங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆஹ் நாம next வந்து என்ன வந்து பார்க்க போறோம்னா இப்ப televisions ல வந்து நிறைய வந்து புதுப்புது ஆஹ் shows வந்து இருக்கு telecast பண்ணியிருக்காங்க அப்படி ரொம்ப பயங்கரமா hit ஆன ஒரு TV show எது வந்து பார்த்தீங்கன்னா ஆஹ் குக்கு வித்து கோமாளி இந்த குக்கு வித்து கோமாளி season one two three four வந்து இப்ப three முடிஞ்சி புதுசா வந்து four வந்து போயிருக்கு season four வந்து போய்க்கிட்டிருக்கு அதுக்கு வந்து அதாவது குக்கு வித்து கோமாளில வர நிறைய கோமாளி வாழ்க்கையே வந்து ஒரு turning point ஆ இருக்கு அந்த show வந்து ஏ~ ஏற்படுத்தி கொடுத்திருக்கு அப்படின்றது வந்து அஹ் நம்ம கண்டிப்பா சொல்லலாம் ஏன்னா இப்போ அந்த அளவுக்கு வந்து அந்த show வந்து அஹ் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு outreach ஆ இருந்திருக்கு அப்படின்னுதான் கண்டிப்பா சொல்லணும் next வந்து நம்ம பார்க்கப் போற news வந்து என்னன்னா நம்ம அண்ணா உதய் அண்ணா பத்திதான் அஹ் உதயநிதி ஸ்டாலின் அண்ணாமலை போயி அஹ் விளையாடுங்க குறுக்க வராதீங்க அப்படின்னு ஒரு meme வந்திருக்கீங்க அதைத்தாங்க நான் படிச்சிட்டு இருக்கேன் ஆஹ் so meme க்கு எல்லாம் பஞ்சமே இல்லைங்க யாரு என்ன வேணா நினைச்சாலும் அத வந்து அவங்க edit பண்ணி அழகா meme போட்டு அவங்க thought அ வந்து அழகா express பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க news அப்படின்னு வந்து நம்ம news அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய நல்ல news பாக்கலாம் நிறைய ஆஹ் கண்டிப்பா கெட்ட news சும் பாக்கலாம் இந்த காலகட்டத்துல news அப்படின்னு வந்தாலே போதுங்க நிறைய தற்கொலை கொலை பாலியல் இது சம்பந்தமான நிறைய news கள் வந்து கண்டிப்பா பார்க்க முடியும் ஆஹ் next வந்து நம்ம பார்க்க போற news வந்து என்னன்னா இந்த ஈரோடு வாக்காளர் வந்து note உ அஹ் பண்ணிக்கோங்க

பன்னிரண்டு ஆவணங்களால நம்மளால vote அஹ் போடலாம் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு இந்த மாதிரி நிறைய news வந்து நிறைய local news வந்து அஹ் cover பண்றதுக்காக ஒரு சின்ன app இருக்கு local app அப்படின்னுட்டு இந்த நம்ம surroun~ local ல நடக்குற அஹ் விஷயங்கள்ல வந்து நாமளே video வாவோ அல்லது photo வாவோ அஹ் அதாவது நம்ம capture பண்ணி அந்த news அ வந்து நம்மளாலேயே ஒரு individual ஆ அதாவது தனிப்பட்ட முறையில நம்மளாலேயே வந்து upload பண்ண முடியும் அதாவது ஆஹ் internet ஓட உதவி மூலமா நம்மளால இந்த local app அதோட மூலமா நமக்கு கிடைக்கற news அதுவும் local ல கிடைக்கற news அ வந்து நம்மளால upload பண்ண முடியும் ஆஹ் அதுக்காக design செய்யப்பட்டதுதான் இந்த local app okay வா local ல நடக்குற ஆஹ் நிறைய விஷயங்கள்ல வந்து நிறைய செய்திகளை வந்து ஆஹ் ஒவ்வொரு இடத்துலயும் வந்து reporter ஆல collect பண்ண முடியாது news வந்து எல்லாராலயும் அஹ் வெளியிட முடியாது so ஆஹ் இப்படி வந்து அந்த news அ வந்து எல்லார் வெளியிடணும் அப்படின்னு வந்து நினைச்சோம்னா அஹ் இந்த மாதிரி வந்து நம்மளால பண்ணலாம் இந்த local app மூலமா நம்ம மூலை முடுக்குல வந்து நடக்கிற

அஹ் இப்ப வந்து நம்ம next வந்து என்ன வந்து பார்க்க போறோம் அப்படீன்னு பார்த்தீங்கன்னா ஆஹ் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த விளையாட்டு செய்திகள் recent ஆ வந்து இப்ப தோனியும் சச்சினும் வந்து அவங்க செஞ்ச சாதனையை வந்து compare பண்ணி பேசிட்டு இருக்காங்க இல்லையா எத்~ அஹ் எத்தனை வாட்டி அவங்க ரெண்டு பேரையும் compare பண்ணா அஹ் தோனி தோனிதான் சச்சின் சச்சின்தான் ஏன்னா அவங்க ரெண்டு பேரையுமே வந்து characterwise ம் சரி அவங்க game wise ம் சரி இரண்டு பேரும் wonderful players and wonderful leaders அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்க ரெண்டு பேருமே அவங்களோட career ல வந்து ரொம்ப important கொடுத்து அவங்க character wise ல அஹ் நல்ல persons ஆவோ நல்ல மனுஷ~ மனுஷனாவோ இருந்து வாழ்ந்து காட்டிருக்காங்க ஒரு good example ஆவும் இருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம்

இருக்காது இது நல்லதா கெட்டதா அப்படின்னு வந்து ஒரு debate வந்து நடந்திருக்குங்க அதாவது cinema இப்போ வரும் கால கட்~ கால கட்டத்துல வந்து theatres ஏ இல்லைன்னா அது வந்து நல்லதா இல்லை கெட்டதா அப்படின்னு வந்து ஒரு debate நடந்திருக்கு அந்த அஹ் debate ல வந்து பாருங்களேன் அந்த debate ல ஒருவேளை theatres வந்து இல்லைன்னா அந்த cinema வந்து எப்படி வந்து ஒருவேளை அஹ் இருந்துச்சுன்னா நல்லதா அஹ் நல்லது இல்லையா அப்படின்னு வந்து இந்த debate வந்து நீங்க ஒரு அஹ் conclusion கொடுங்க அஹ் இந்த conclusion மூலமா நாம வந்து இந்த இந்த windup பண்ணிக்குவோம் அதுக்கப்புறம் theatres வந்து இருந்தா நல்லதா கெட்டதா அதோட conclusion வந்து நீங்க அதோட decision வந்து நீங்க எடுங்க அப்படின்ட்டு

அப்படிங்கறத பத்தியும் உங்க ரெண்டு பேரோட உறவு எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தியும் மத்தவங்க கிட்ட பேசுங்க அது உங்கள அதிக்மாகவே socialize ஆக்கும் நிறைய ஆய்வுகள்ல உங்களோட அறை எந்த அளவுக்கு வெளிச்சமாகவும் எவ்வளவு இயற்கையாகவும் இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களோட உடலும் மனசும் ஆரோக்கியமா இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட ஒரு அறைக்கே அந்த சூழல் தேவைப்படுதுன்னா ரொம்ப precious ஆ நம்ம பாதுகாக்க வேண்டிய நம்மளுடைய எண்ணங்களுக்கும் goals க்கும் எவ்ளோ நல்ல சூழல் தேவைப்படும்

கோடாலி எடுத்து உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களோட அழகான chair அ ரெண்டு துண்டா வெட்டுறது மூலமா உங்க chair சிறந்ததா மாறிடாது நாளைக்கே இன்னொரு chair அ அவங்க உங்களை விட சிறந்ததா வாங்கலாம் so உங்க வாழ்க்கையில நீங்க சிறந்த ஆளா மாறனும்னா

உங்க கண்ணு முன்னாடி காட்ட முடியும் சொல்லப்போனா அந்த second class லயோ third class லயோ நீங்க உங்கள convince பண்ணிக்கிட்டு ஒரு விலையை குடுத்திருப்பீங்க இல்ல அதைவிட கொஞ்சம் அதிகமான விலையை தான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்து இருக்கும் அதாவது நூறடி ஓட்ட பந்தயத்துல கடைசி சுற்றுலா ஓடிகிட்டிருக்க ஒரு ஆள் மாதிரி அதுல இன்னும் கொஞ்சம் பலத்தை போட்டீங்கன்னா நீங்க தான் அதுல first class இன்னும் simple ஆ சொல்லபோனா ஒரு நல்ல தரத்துல ரொம்ப நாளைக்கு உழைக்கிற மாதிரியான கொஞ்ச விலையான shoe அ வாங்குறது கம்மி காசுல கொஞ்ச நாள்லயே தேஞ்சி போற ரெண்டு மூணு shoe அ வாங்குறதை விட ரொம்பவே better so உங்களோட தரத்தை நீங்க தான் கொண்டு வரணும் அதுக்கு குடுக்கிற விலையையும் நீங்க தான் தீர்மானிக்கணும் next make your environment make you successfull number one சூழலுக்கு அதிக கவனத்தை செலுத்துங்க அப்பதான் அதுல என்ன மாற்றத்தை உருவாக்க முடியும்னு உங்களால பார்க்க முடியும் number two உங்க சூழல உங்க team ஆ மாத்திக்கோங்க number three சின்ன சின்ன சில்லறை விஷயமெல்லாம் உங்கள distrub பண்ணாம பாத்துக்கோங்க number four positive ஆன எண்ணங்கள் நிறைந்த மக்கள் கிட்ட இருந்து அறிவுரை வாங்குங்க number five அப்பப்ப உங்களை நீங்களே நிறைய செயல்பாடுகள் மூலமா உற்சாகப்படுத்திக்கோங்க number six உங்க சூழ்நிலை அழுக்காக்குற மாதிரியான எண்ணங்களை தவிர்த்துக்கோங்க எல்லாத்துலயுமே first class ஆ இருக்க try பண்ணுங்க number seven அது மட்டும் தான் உங்களோட ஒரே வழின்னு நினைச்சுக்கோங்க இப்போ நம்ம பார்த்த இந்த seven tips ம் இந்த chapter ஓட சுருக்கங்கள்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

நம்மளுடைய attitude தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுது இப்படி சொல்லப்படுற இந்த வாக்கியம் எவ்வளவு உண்மையானது கூடவே அப்படிப்பட்ட attitude அ எப்படி நம்மக்கு friend ஆ மாத்தி வெற்றி அடையறது அப்படிங்கறத பத்தியும் இந்த chapter ல நம்ம பார்க்க போறோம் attitude எவ்ளோ முக்கியம் அப்படிங்கிறத பத்தி இப்ப நான் சொல்ல போற story மூலமா நீங்க தெரிஞ்சுபீங்க ஜெர்ரி அவன் ஒரு பெரிய restaurant ஓட manager எப்பவுமே முகத்துல smile உம் பேச்சுல positivity யும் அவன் கிட்ட அதிகமாகவே இருக்கும் உதாரணத்துக்கு அவனுடைய restaurant servist அவன் வேலையை விட்டே வேற restaurant work பண்ண போறான்னு தெரிஞ்சா உடனே அவன் இருக்கிற இடத்துக்கே job அ quit பண்ணிட்டு போயிடுவாங்க அந்த அளவுக்கு அவன் எல்லாருடைய நாட்களையும் impact பண்ணி positive ஆ மாத்தி வெச்சி இருக்கான்

ஜெர்ரி பொழைச்சு சில காயங்களோட restaurant க்கு ஆறு மாசம் கழிச்சு திருப்பி வந்தான் அப்ப அங்கிருந்த workers எல்லாம் அவன் கிட்ட ஜெர்ரி இப்ப நீங்க எப்படி feel பண்றீங்க அப்படின்னு கேட்ட அப்ப அதுக்கு அவன் நான் ஒரு twin ஆ இருந்திருந்தா எந்தளவுக்கு positivity double ஆ இருக்குமோ அதே அளவுக்கு இப்ப நான் positive ஆ feel பண்றேன் அப்படின்னு சொன்னானாம் இதைக் கேட்ட நமக்கு எப்படிப்பா இவன் எல்லா நேரமும் positive ஆ இருக்கான் அப்படின்னு shock வரலாம் ஆனா ஜெர்ரிக்கு இது ரொம்பவே simple ஆன விஷயம் அதாவது தினமும்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 அவன் attitude அ ஜெர்ரி தனக்கு நண்பனா மாத்திக்கிறான் இதே போல உங்களுக்கும் உங்க வாழ்க்கையில நிறைய situation இந்த choice அ குடுக்கும் அதுல நீங்க தான் உங்க வாழ்க்கைய positive ஆ design பண்ண கூடிய choice அ உங்க attiude ஆ மாத்திக்கணும் நம்ம வாழ்க்கையோட எல்லா பாகங்கள்ளையுமே

நீங்க இதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையை எந்த பாதையில கொண்டு போகப் போறீங்க அப்படிங்கறத குறிக்குது simple ஆ சொல்லனும்னா உங்களோட path way அதே attitude அப்படிங்கறது நீங்க அந்த path way வ எந்த விதத்தில கடக்க போறீங்க அப்படிங்கறத குறிக்குது இன்னும் தெளிவா சொல்லனும்னா நீங்க அத சிரிச்சுக்கிட்டே சுலபமா கடந்து போலாம் இல்ல கஷ்டப்பட்டு மனசு வருத்தப்பட்டும் கொண்டு போலாம் இதுல நீங்க positive ஆன attitude அ choose பண்றது மூலமே உங்க life ஓட journey யையே எப்படி இருக்கும்னு decide பண்ண போறிங்க கூடவே